வாழ்கையில் அவளின் கடைசி வார்த்தை தலையணையை அவள் முகத்தின் மேல் வைத்தான் சுதந்திரா அழுத்த துவங்கினான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாவது வினாடியில் அவள் மூச்சு முட்ட கையை ஆட்டினால் ஆனால் அவன் அழுத்துவதை அதிகரித்தான் சுதா இப்போது போராட துவங்க அவளின் உடலை தன் உடலின் கனத்தால் அழுத்தி துடிக்கும் அவளின் இரண்டு கைகளையும் தன் முழங்கால்களால் அழுத்தி முகத்தில் வைத்த தலையணையை எடுக்காமல் பிடிவாதமாக அழுத்தினான் வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வந்து சேர்ந்தாள் மாலினி hostel லில் இருந்து bus பிடித்து வந்திருக்கும் சுதாவின் தங்கை மாலினி

என்று தீர்மானித்து வீட்டின் side பகுதியை சுற்றி வந்தாள் மாலினி வீட்டின் வாசல் கதவு தட்ட படுவதை உணர்ந்த சுதந்திரா திடுக்கிட்டான் இங்கே உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தாள் சுதா இப்போது தான் அவளின் எதிர்ப்பு குறைய துவங்கி இருந்தது இப்போது இவளை விட்டு விட்டு வாசலுக்கு சென்றால் பிழைத்து விடுவாள் எழுந்து விடுவாள் சுதந்திரா தன் அழுத்தலை மேலும் தொடர மாலினி அந்த கண்ணாடி ஜன்னலை நெருங்கினாள் உள்ளே தொங்கிய திரை லேசாக அசைந்து கொண்டிருக்க சின்ன இடைவெளி வழியாக கண் புகுத்தி பார்த்த அவள் திடுக்கிட்டாள் அய்யோ அத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அக்காவின் முகத்தில் தலையணையை வைத்து நான் பார்ப்பது நிஜம்தானா சும்மா விளையாடுகிறாரோ இல்லை இல்லை கூர்ந்து கவனித்தால் மாலினி உள்ளே சுதந்திரா தலையணையை சுதாவின் முகத்தில் இருந்து எடுத்து போட்டான் சுதா தலை தொங்கி இருக்க செத்துப் போயிருந்தாள் மாலினி தன் வாழ்வில் வாங்கிய உச்சமான அதிர்ச்சியில் வார்த்தை வராமல் அடுத்த செயல் புரியாமல் விக்கித்து போய் நின்றிருக்க ஒன்று மட்டும் தெளிவாக் புரிந்தது அக்காவை அத்தான் கொலை செய்து விட்டார் அதை நான் பார்த்து விட்டேன் இப்போது என்னை அவர் பார்த்தால் சத்தியமாக என்னை கொலை செய்ய தன் இரட்டையாக துடிக்கும் இதயத்தை தொட்டுக் கொண்டு அப்படியே நின்றாள் மாலினி சுதந்திரா அவசர அவசரமாக சட்டை அணிந்து pant அணிந்து அருகே விட்டு வந்து வீட்டின் பினப்புற கதவை திறந்து வெளியேற பின்ப்புறத்தில் இருட்டில் பதுங்கி நின்றிருந்தாள் மாலினி யாரையும் காணவில்லை கதவை தட்டியது யார் போசித்து கொண்டு நிற்க அவனுக்கு அவகாசம் இல்லை செடி மேல் போட்டு இருந்த jerkin னை எடுத்துக்கொண்டு சாலைக்கு வந்து விரைந்து அதை அணிந்து அதே வேகத்தில மீசை தாடி பொருத்திக் கொண்டு சாலைக்கு வந்து ஆட்டோவை நிருத்தி ஏறி அலங்கார் theater என்றான் சுதந்திரா அத்தியாயம் ஒன்பது inspector ஜெயசந்திரன் தன் cigarette டை

jeep யில் அவளை ஏற்றி கொண்டு பயணம் செய்த போது அவர் யார் எங்கே இருக்கிறார் எப்படி பார்த்தார் போன்ற விபரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் சுதந்திராவின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டி தட்டி பார்த்து அது திறக்க படாததால் பின்பக்கம் வந்து அந்த கதவு திறந்து இருப்பதை பார்த்து உள்ளே நுழைந்து படுக்கை அறையில் உஷ்ணம் குறைய துவங்கி இருந்த சுதாவின் பிணத்தை பார்த்து தொப்பியை கழட்டிக்கொண்டார் ஜெயசந்திரன் இதோ இதோ இந்த ஜன்னல் வழியா இருந்து தான் பார்த்தேன் என்றாள் மாலினி அக்கா அக்கா please do'nt touch வெளியே போயிடலாம் வாங்க கொஞ்சம் உடைஞ்சுடாம தைரியமா இருங்க கொலை செஞ்ச சுதந்திரா தப்பிச்சு போயாச்சு அவனை பிடிக்கணும் அதுக்கு நீங்க தான் help பண்ணணும் நீங்க கொலைய பார்த்தப்போ மணி என்ன இருக்கும் ஒன்பதரை sir ஜெயச்சந்திரன் தனது wrist watch சை பார்த்துகொண்டார் நேரம் இப்போது பத்து பத்து ஆகி இருந்தது சுதந்திரா எங்கே போயிருக்க முடியும் தெரியலயே sir அவருக்கு என்ன தொழில் பாரிஸ் corner ல சுதா travels ன்னு office வச்சி இருக்காரு சரி பக்கத்துல phone எங்க இருக்கு அடுத்த வீட்டுல இருக்கு sir நீங்க இங்க இருங்க மாலினி inspector ஜெயச்சந்திரன் பக்கத்து வீட்டுக்கு வந்து அழைப்பு மணி பொத்தானை அழுத்தினார் பார்கவி மாமி தூக்க கலக்கமாய் திறந்து police உடுப்பை பார்த்து அரண்டு போனாள் excuse me madame பக்கத்து வீட்டுல ஒரு murder நடந்து இருக்கு நான் உங்க telephone னை உபயோகிக்க வேண்டி இருக்கு என்னது கொலையா பக்கத்டு வீட்டுலயா யாரு சுதான்னு ஒரு பொண்ணு தெரியுமா நல்லா தெரியும் sir அவள கொன்னுட்டாங்களா என்ன சொல்றீங்க நீங்க இப்போதானே நான் பார்த்து பேசிட்டு வந்தேன் இப்போதான்னா எப்போ மாமி கழற்றி மேஜையில் வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து போட்டுக் கொண்டு சுவர் கடிகாரத்தை பார்த்து மணி இப்போ பத்தேகால் நான் ஒன்பதே காலுக்கு அவள் வீட்டுக்கு போயி கதவை தட்டி

ஒன்பதே காலுக்கு எங்க இருந்து அவரோட office ல இருந்து பாரிஸ் corner ல இருந்தா ஆமாம் sir சரி phone செஞ்சி என்ன சொன்னார் அவர் கொஞ்சம் accounts வேலை பார்க்க வேண்டி இருக்கு வீட்டுக்கு வர பன்னிரண்டு மணியாகும் இதை சுதா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னார் நான் உடனே போய் சொல்லிட்டேன் ஜெயசந்திரன் குழம்பினார் என்ன இது பாரிஸ் corner office ல இருந்து ஒன்பதே கால் மணிக்கு phone செய்யும் ஆசாமி சைதாப்பேட்டையில் ஒன்பதரைக்கு கொலை செய்ய முடியுமா குறைந்தது அரைமணி நேரமாவது ஆகுமே அங்கே இருந்து இங்க வர ஆனால் மாலினி தன் கண்ணால் பார்த்ததாக சொல்கிறாள் சுதந்திராவுக்கு பதிலாக வேற யாரயோ பார்த்து விட்டு சுதந்திரா என்று சொல்லும் அளவு புரியாதவளா என்ன கல்லூரி மாணவி அவள் station க்கு வந்து பதட்டம் என்ன சொன்ன தோரனை என்ன வீட்டில் அழுதது என்ன no அவள் பொய் சொல்லவில்லை எனில் சுதந்திரா திட்டமிட்டு காரியம் செய்து இருக்க வேண்டும் இரவு பன்னிரண்டாகும் திரும்ப என்றால் பன்னிரண்டு வரையாவது அவன் தன் office ல் இருக்க வேண்டும் அல்லவா இப்போது மணி பத்து பதினைந்து இந்த நிமிடம் அவன் office சில் இருக்க வேண்டுமே madame சுதந்திராவோட office number என்ன மாமி சொல்ல ஜெயசந்திரன் dial செய்ய துவங்கினார் சுதந்திரா தன் office இருக்கும் கட்டிடத்திற்கு ரொம்ப முன்னதாக அந்த அலங்கார் அருகில் ஆட்டோவை விட்டு இறங்கி கொண்டான் எள்ளாக பார்த்து நடந்தான் parking பகுதியில் இன்னும் அரட்டை தொடர இவன் கட்டிடத்தின் வாசைலை அடைந்ததை watchman அருணகிரி கவனிக்கவில்லை lift ல் இரண்டாவது மாடிக்கு வந்து சுதந்திரா office தனது அருகில் இருந்த ஜன்னல் அருகில் வந்து தன் jerkin மீசை தாடி கழற்றி விட்டு இரண்டு கைகளையும் குவித்து அருணகிரி என்று கீழ் நோக்கி பார்த்து கத்தினான் அருணகிரி திரும்பி பார்த்து என்ன sir என்றான் அங்கிருந்தே ஒரு tea வாங்கிட்டு வா

சொல்லுங்க sir. ஆமா sir. சொல்லுங்க.

agency ல இருந்து பண்ணிருக்கீங்களா? okay ங்க sir. ஆமா sir, ஆமா BE தான் சொல்லுங்க. ஆஹ் BE biotechnology sir. ஆமாங்க sir biotechnology. sir எனக்கு lab related job வேணும் sir.

ஆமா sir நீங்க நான் line லையே wait பண்றேன். நீங்க வேணா என்னோட resume கொஞ்சம் click பண்ணி உள்ள பாருங்க. sir எனக்கு lab related ஆ jobs வேணும் sir? உம் ஆ பாருங்க.

lab ல assistant க்குக்காகவா, okay sir எனக்கு assistant ஆ இருந்தாலும் problem இல்ல, அங்க staff ஆ இருந்தாலும் problem இல்ல. but எந்தமாதிரி hospitals லையா, இல்ல வந்து private labs ஆ, இல்ல research ஆ ஆமா sir, college lab ல என்ன work கு? sir sorry sir, college எல்லாம், college எல்லாம் வேண்டாம். எனக்கு ஆ ஆமா sir company யா தான் வேணும். hospitals கூட okay தான். அங்கக்கூட ரெண்டு category ல work பண்ணலாம். அந்த blood bank இதுல, ஆ அந்தஒரு பண்ணலாம் அ. hello sir கேக்குதுங்களா? ஏன் silent ஆ ஆகிட்டீங்க. check பண்றிங்களா? okay sir, okay check பண்ணுங்க.

sir chargeable இல்லாம இல்லைங்களா?

அப்டிங்களா, sir என்ன purpose னு தெரிஞ்சுக்கலாங்களா?

அப்டிங்களா. sir இப்ப எப்படி நம்ப சொல்றிங்க இத first நீங்க company start பண்ணி எவளோ நாள் ஆச்சு, company name என்ன? இந்தமாதிரி கொஞ்சம் சொல்லமுடியுமா? okay sir எவளோ நாளா இருக்கு உங்க company? okay sir இதான் என்னோட whatsapp number நீங்க already place ஆனாங்க சொல்றிங்க இல்லையா அவங்க details ஆ yeah sir, yaeh. அதுல post பண்ணிருக்கீங்களா, இந்தமாதிரியான things அ ஆஹ் you tube you tube videos ங்களா?

ஓ reviews காக okay sir. sir எனக்கு கொஞ்சம் think பண்ணனும். think பண்ணிட்டு தான் சொல்லமுடியும். but incase இன்னும் வேற என்னென்ன field எல்லாம் எனக்கு availablity இருக்கும்னு நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?

உம் yeah sir தெரியும். react js ல தான் பண்ணிருக்கேன். PHP ல பண்ணது இல்ல.

உம் react அ, ஆமா sir நான் தான் own ஆ பண்ணேன். தெரியும், தெரியும், தெரியும் சொல்லுங்க.

அப்டிங்களா okay sir. sir அதான். அது எப்படி நடக்குதுன்னு சொல்றிங்களா? அது நீங்க அனுப்புனா மட்டும் எப்படி பாக்குறாங்க? ஒரு ஒருவேலை நீங்க அவங்களோட tie up வச்சுருக்கீங்களா?

எனக்கு IBM ல தான் sir வேணும். ஆமாங்க sir. sir IBM கோயம்பத்தூர். sir அப்ப obviously பெங்களூரு sir. ஆமா sir பெங்களூரு. sure sir புறியலைங்க sir.

sir எனக்கு IBM தான் வேணும் sir. கொஞ்சம்

okay sir, okay. அதான் sir நீங்க aptitude conduct பண்ணுங்க. நான் அதுல score கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு இது பண்ணேன் வச்சுக்கோங்களே score நல்லா இருந்துச்சு அப்டினா நீங்க amount வாங்கக்கூடாது.

so அதுல இருந்து நான் pay பண்ண amount அ fifty percentage எனக்கு நீங்க refund பண்ணனும். இந்த bed க்கு sir நான் aptitude attend யே பன்றேன்னு வச்சுக்கோங்களே, அதுனால எனக்கு என்ன use? எங்க இதெல்லாம் college லையே இருந்தாச்சுங்க வேற சொல்லுங்க. என்னங்க நீங்க இவளோ தான் சொல்லுவீங்களா நீங்க. நிறையா job னு சொல்லிருக்கீங்க இல்லையா, so வேற BPO பத்தி சொல்லுங்க. BPO க்கு நான் eligible ஆனு சொல்லுங்க. உம் sorry sir எனக்கு non voice process தான் வேணும். voice வேண்டாம். அப்டி இல்ல sir நான் குறிப்பிட்ட field ல கேக்குறேன். ஆஹ் இல்ல, இல்ல இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் medical coding பத்தி சொல்லுங்களே? நீங்க interview purpose குகாண்டி call பண்ணிருக்கீங்க இல்லைங்களா. sir no problem நீங்க உங்க system ல search பண்ணி சொல்லுங்க. உம் ஆஹ்

eight thousand ல இருந்து ஆரம்பிக்கும்களா? sir நான் fresher sir just இப்பதான் sir passedout ஆகிருக்கேன். உம் ஆமா sir.

twenty twenty one இல்ல sir twenty twenty one ல தான் நான் passed out ஆனேன்.

ஓ அதுக்கப்பறம் எந்த field ல work பண்ணேன் அப்டினு கேக்குறீங்களா? work experience எது இருக்கானு கேக்குறீங்களா? அந்தமாதிரி எல்லாம் எதும் இல்லைங்க sir.

sir registration பண்லாங்க sir. sir registration பண்லாம். but எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு help தேவைப்படும் பண்றிங்களா? உம் இப்போ நான் வந்து medical coding னு சொன்னேன் இல்லைங்களா எனக்கு அதப்பத்தி கொஞ்சம் search பண்ணி சொல்லுங்க.

ஆ சொல்லுங்க sir just ஒரு two three points சொன்னா போதும் sir அதப்பத்தி அதுக்கப்பறம் நீங்க அந்த job link அ send பன்னிங்கன்னா நான் further details பாத்துக்குறேன்.

changes ங்களா, சரிங்க sir.

ஆஹ் okay தான் sir but என்னனு சொல்லுங்க. நான் வேணும்னா ஒரு two days time தரேன் ஆமாங்க sir. two days கப்பறம் எனக்கு call back பண்ணமுடியுமா உங்கனால?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

ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணா ஜி பால் குரு அல்லது, பாலா கிருஷ்ணம் என்று அலைக் அறியப்படுகிறார், இவர் குரு நானக் தலைமையிலான நிர்மல் பட்டின் எட்டாவது குரு ஆவார். ஐந்து வயதில் ஆம்பிடியு கொரியா மற்றும் எட்டு வயதில் ஜோதா ஜோதி ஜோத் சமா கிடைத்தது, ஆப்ஜி தமது குழந்தை பருவத்தின் மூன்று ஆண்டுகளில் முன்னறியும் ஞானம் உறுதி பாடு மற்றும் தைரியத்துடன் சீக்கியர்களை வழி நடத்தினார்

எட்டு சாமான் சம்பத் ஆயிரத்தி என்னூதி இருபத்தி மூணு படி அவர் கி. பி ஏழு ஜீரோ ஆயிரத்தி நானூத்தி அம்பத்தி ஆறில் ஷாஹித் அவரது தந்தை ஜி. குரு ஹரி ராய் ஜி யின் வீட்டில் தாய் கிருஷ்ணன் கவுர்ஜியின், வயிற்றில் பிறந்தார் நானாசிஜியின் நாட்காட்டியின் படி போதெல்லாம் எட்டு சாமான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி மூன்று அன்று வருகிறார் ராம் ராகியின், ஆம் ஜியின் மூத்த சகோதரர் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்னு அக்டோபரில் குரு ஹரி ராய் ஜீயின் மூத்த சகோதரர் ராம் ராய் மிகவும் புத்திசாலியாகவும், கொள்கை உடையில் திறமையாளர்களாகவும், சீக்கியர் சங்கம் மற்றும், மகட் களிடையே மரியாதை கூறிவராகவும், இருந்த போதிலும் தகுதியின் அடிப்படையில் ஆம் ஜியை ஆசிர்வதித்தார். அவுரங்கசீப், குரு ஹரி ராயை டெல்லிக்கு அழைத்த பொழுது குருமத் கொள்கைகளை,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 கவர்ந்து பின்னர் அற்புதங்களை நிகழ்த்தினார், பின்னர் முஸ்லிம்களின் வேண்டுகோளின் பேரில் அவுரங்கசீப், ராம் ராயிடம் உள்ள புத்தகத்தில் மிட்டி, முஸ்லிம் கீ எம்ப்ராத் பை குமிரா என்று எழுதி, இஸ்லாம் கன்னடம் செய்யப்பட்டுள்ளது என்று கையிட்டார், ராஜா மீது தனது செல்வாக்கை தக்க வைத்து கொள்வதாகவும், அவரது மகிழ்ச்சியை பெருவதர்காகவும், ராம் ராய் அசல் வார்த்தை மீறிப் பெல்கி முத்திரை வை குமியார் என்று, கூறினார். ஆனால் எழுத்துப்பிழை காரணமாக அது முஸ்லிம் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த கடுமையான கீழ்ப்படியாமையின் காரணமாக, குரு ஹரி ராய் ஜே அவரது சிம்மாசனத்தை பற்றிய அவரது, என்றென்றும் கை விட்டார் இதற்க்கு காரணத்திற்காக, ஆம் ஆத்மிக்கு ராம் ராய் தனது எதிர்ப்பை தொடர்ந்தார் குர் வீதியில் அமர்ந்த பிறகு ஆம்ஜி, சீக்கிய மதத்தை போதித்து கிராதிய சாகித்தில் முதல் குருக்களை போல சீக்கியர்களுக்கும் போதித்தார் பிறக்கும் போதே தன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை கொல்வதால் ரோபோரை சேர்ந்த பணக்காரரான, ராஜா ராம் தனது நீதி மன்றத்திற்கு வரவிடாமல் ஆம்சி தடுத்தார் அந்த மனிதன் மனம் திரும்பி நிம்மியலவாக இருப்பேன் என உறுதி அளித்த போது அவ்வின்பத்தில் எரிச்சலான நீதிமன்றத்தில் சந்தித்து அவரை காப்பாற்றினார். இவ்வாறாக ஆப்ஜி நியதி செய்தார். குரு ஜாகித்தின் மூத்த சகோதரர் ராம் ராய் எனது தந்தை என்று உரிமையை கொன்று, எனது தம்பிக்கு அரியணையின், சொத்துகளையும் கொடுத்ததாக பேராசிரியர் அவ்ரங்கசீப் செய்த எனது உனது கட்டளைக்கு நான் கீழ்படிந்ததால் இதெல்லாம் நடந்தது ஆனால் அவுன்றங்கஜீப் ராய் ஜேசிங்க் கிற்கு,

ராஜா சிங் பெருமூச்சு தனது திவான் பீரோஸ் ராமை குருசாகித்தை டெல்லிக்கு மரியாதையுடன் அழைத்து வர அனுப்பினார்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

அவ்ரங்கசீப் போன்ற மன்னனின் முகத்தை தான் பார்க்கமாட்டேன் என்று திவானிடம் குரு சாஹிப் கூறினார் இறுதியில் குரு சாஹிப் தந்து தயா, தாயாரிடமும், சீக்கிய சீக்கிய சங்கத்திடமும் ஆலோசனை செய்து டெல்லி செல்ல முடிவு செய்தார் குருஜி நடந்தது கொண்டிருந்தபோது சீக்கிய குரு சாஹிப் அனைவருக்கும் பொறுமையையும் ஆறுதலையும் கொடுத்தார் ஆனால் நூற்ற, நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் அவரை பின் தொடர்ந்தனர், அம் அம்போல மாவட்டத்திலுள்ள பண்ஜோகர நகரத்தை அடைந்ததும் சில முக்கிய சீக் சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரையும் குரு திரும்பினான், குருஜி முதல் இரவில் பஞ்ச பஞ்சவரை வெட்டினார் ஒரு திமிர் பிடித்த பாண்டே லால்சம் குருஜியை சந்தித்து சீக்கியர்களின் உங்களை குரு ஹரி கிருஷ்ணா என்று அழைப்பதாக கூரியர் பி,

துவாபர் துவாபர் யுகத்தை சேர்ந்து கிராசென் ஜியால் இயற்றப்பட்டது நீங்கள் அதன் ஆர்தத்தில் கட்ட காட்டுகிறார்கள் குரு ஞானிகள் வீட்டில் இருந்து மரபுவமையை பரபுவமையாக பெற்ற பனியான், பணிவு பணிவான சகு திரி குரு நாங்கள் அகல புலகத்தின் ஊழியர்கள் கலையை அகல், புற பயன்படுத்தினார்கள் நீங்கள் நீங்கள் கலையை வீசி பார்க்க விரும்பினால் உங்கள் ஊரிலிருந்து யாராவது அழைத்து வாருங்கள் கரு,

அவரைப் பார்த்தது பாண்டி ஜி யின் ஞாயாசவை ஞாயாசாவை செய்ய சொன்னார் குருஜி ஸி குச்சியை அவர் தலையில் வைத்து அவன் கண்களை பார்த்தார் கீதையின் கடினமான மற்றும் கடினமான சுலோகங்களின் தரும் பொருள், பொருளை பாண்டியட் கேட்டார் அதை அவர் உடனடியாக விளக்கினார் இந்த சுலோகத்தை பார்க்க பண்டிதர் குருஜியின் காலால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ஸி ஸி கிரி ஸி சீக்கியராக மாற்றினார் மேலும் அவர் இந்த, பகுதியில் சீக்கியர் முகத் உம் மதத்தை பரப்பியும் பரப்பினார் டெல்லி சென்றடைந்த பிறகு குரு சாஹிப் எங்கள் எங்கே தங்கினார்? டெல்லியை அடைந்த பிறகு குரு சாஹிப் என்று குருத்வாரா மாங்கால சாஹிப் இருக்கும் ராஜா சிங்க் சிங்கின் பங்களாவில் தங்கினார் அவுரங்கசீப் தரிசனத்திற்காக தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் தந்தை கொடு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

வழங்கப்படவில்லை என்ற பேச்சு எழுந்த பொழுது குருஜி அரியணை பரம்பரை சொத்து அல்ல என்று தெளிவு படுத்தினார் ராம்ராய் குருபனியின் வசனத்தை மாற்றினார் இதனால் அவரது தந்தை குருஜி அவரை கைவிட்டார். எனவே குருநாயக் பற்றிய அவரது கூற்று தவறானது இந்த விளக்கத்தை இஸ்லாம் கேட்ட உடன் குருஜி நாயக் அவ்ரவ்ஸிந் நம்பினார். குருஜியின் மந்திர சக்தியை சோதிக்கும்படி அவர் ராஜாஜி தேசிங்கிடம் கேட்டார். ராஜாஜி தேசிங் குருஜியை, தனது ராணியையும் அரண்மனைக்கு அழைத்து வந்து, பத்ராணியின் சோதிக்க சொன்னார். குரு சாஹீப் தனது தாடியை பத்ராணியின் தலையில் வைத்து, இது பத்ராணி என்று கூறி தன் மகனின் விருப்பம் நிறைவேற ஆசீர்வதித்தார். அந்த நாட்களில் டெல்லியில் காய்ச்சலும் பெரிய நோய் பரவின. குருஜி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினர். சபையின் சம்மதம், அஹ் சபையின் தசமபாகம் மற்றும் காணிக்கை எதற்காக பயன்படுத்துகிறது? இதன் நோயை, நோயத்திர்க்காக சபையின் சமஸ்த்தப்பங்களையும் காணிக்கைகளையும் பயன்படுத்தினர். குருஜின் புனித ரசனத்தால் உடல் மற்றும் மன, மன நோய்கள் நீ நீங்கின. அதனால்தான் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணர் தீயை ஜோ தி தி தி தாய் சாப் தூப் ஜெய் என்ற பகதூர் தஸ்மோஸ் கூறுகிறார். இவ்வாறு நோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பொழுது, ஒரு நாள் குருஜிக்கு கடும் காய்ச்சல் ஏற்ப்பட்டது. பொறுமையின் தே நோயின் அறி

ஆப் ஜி மூன்று வசாப் சமாத் ஆயிரத்தி எழுநூத்தி இருவத்தி ஒன்னின், ஒன்னின் படி ஜோதி, ஜோதி, முப்பது மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி அருவத்தி நாளில் குருஞ்சிக்கப்பட்டது ஞான, ஞான, கஷாஹி நாட்கத்தியின்படி இப்பொழுதெல்லாம் மூன்று வய், மூன்று செய்,

ஜமுனா ஆற்றின் கரையில் அவர் தகனம் செய், தகனம் செய்யப்பட்டார். குரு ஹரிகிருஷ்ணா வேறு என்ன பெயர்கள் அறிவிக்கப்படுகிறது? சீக்கியத்தினிலியே சக்ரு, சக்ரு, பாலா பிரதீம் மற்றும் அஷ்டம் வல்வி, வால் வீரா, போன்ற வார்த்தைகளால் நினைவு, நினைவு கூறப்படுவர். ஸ்ரீ குரு நான்காவது சாஹீஜியின் எட்டாவது வாரிசாவார். குரு ஸ்ரீ ஹரிகிருஷ்ணா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அம்பத்தி, ஆறில் பிறந்தார். கிராத்தூர் சாஹீபில் மாதா கிருஷ்ணா கவுன் ஜியின் கவுஜியின் வயிற்றில் குரு, ஸ்ரீ குரு ஆஹ் ஹுரு ஹரி ராய்ஜியின் இல்லம். குரு ஹரி ராய் சாஹீபியின் மூத்த மகன் பாபா ராம் ராய். அவுரங்கசிப், அவுரங்கசிப்பின் அஹ் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்விக்க என்ன செய்தார்? குரு ஹரி ராய் சாஹீபின் மூத்த மகனாக பாபா ராம் ராய், அவுரங்கசிப்பின் செல்வத்தின் கீழ் வந்து அவரை மகிழ்வித்தார். அதன் காரணமாக குரு ஹரி ராய், குரு ஹரி, குரு ஹரி கிருஷ்ணா சாஹீபிடம் குரு காடி பொறுப்பை ஒப்படைத்தார். குரு ஹரி,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 குரு சாஹீபிர்க்கு எதிராக திட்ட, சதி திட்டம் தீட்ட தொடங்கினார். அவர் என்ன செய்தார்? ராம் ராய் இதை அறிந்ததும், குரு சாஹீபிர்க்கு எதிராக சதி திட்டங்களை திட்டமிட தொடங்கினார். அவர் தனது மாமா மாருடன் ஆலோசனை செய்து அவருடன் சில மாசங்களையும் கட்டி அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார். ஆனா சீக்கியர்கள் குரு ஹரி ராய் சாஹீபின் முடிவை அறிந்திருந்தனர். அதனால் தான் ராம் ராயை யாருக்கும் தா தங்கள் குருவாக கருதவில்லை. இங்கிருந்து நேரடியாக அவரின் சென்று தன் மூத்த மகன் சூர்யாவின் மீது எனக்கு உறவு உண்டு என்றார். ராம் ராய் அவுரங்கசிப்பின் அரசியல் வாழ்த்தபோது பல திட்டங்களை,

அவர் தனது நோக்கத்தில் வெற்றி பெறவில்லை. ராம் ராய் அவுரங்கசிப் அரசியல் தங்களிலிருந்து பல திட்டங்களை வகுத்தார். ஆனதனால் அவரால் அவரது நோக்கத்தில் வெற்றி பெற முயவில்லை. முதலில் அவுரங்கசிப்பின், இவ்விஷயத்தில் தலையிடாமல் பிறகு ராம் ராய் குருவாக அரசு கொள்கையை பின்பற்றினார். அரசு அலட்சியமாக இவ்விடம் என்று திட்டமிட்டார். அவுரங்கசிப் குருராம், குரு ஹரி கிருஷ்ணா சாஹீபை டெல்லிக்கு வருமாறு அழைத்தார். அதனால் குரு ஹரி ராய், சாஹீப் ஜோதியை எதற்க்காக முன் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா சியிடம் நாய் மோகல் கோ என்ற சொல்லி, அவுரங்கசிப்பின் நாட்டில் தடை விதித்தார். குரு சாய் ஹரி கிருஷ்ணா, குரு ஹரி கிருஷ்ணா அழைக்கு உயர்த்த உயர்த்துவதாக சொல்லி தர்பாருக்கு செல்லுமாறு சுற்றியுள்ள பா பகுதிகளில் சீக்கிய மதத்தை தொடர்ந்து பிரசங்கம், பிரசங்கித்தார். ஒரு முறை, அவர் பல்லக்கால் ஏறி எங்கோ சென்று கொண்டிருந்தபொழுது கற்பிக்கப்படும் ஒரு தொழுநோயாளி வந்து குருஜியிடம் பலக் கத்தில் படுத்துக்கொண்டு தன் நோய் குணமாக வேண்டி கொஞ்சி ஆறாதித்தாக கருத் கூறப், குறிப்பிடப்படுகிறது. ராஜா, ராஜா ராய் சிங்கத்திற்கு,

அவுரங்கசிப், ராஜா ஜெய்சிங்கிடம் குரு சாஹீப் தனது வீட்டில் அழைக்கும்படி கேட்டார். குருசாஹீப் ஏன் அனைவருக்கு, அனைவருக்கும் பெருமையையும் தைரியத்தையும் குடுத்தார்? சத்துரு உம் வெளியேறிய நேரத்தில் சீக்கிய கூட்டம் அதிகமாக இருந்தது. போசாஹீப் அனைவருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் கொடுத்தார். ஆனால் இன்னும் நூற்று கணக்கான சீக்கியர்களுடன் சென்றனர். அம்பலா மாவட்டத்தில் உள்ள பன்ஜெரி அழிந்ததும் சில சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரும் குருஜி, திரு குருஜி திரும்பினார். ஆணவ பண்டிதருடன் இதை கேட்டு சர்வ வல்லமை படைத்த குருஜி என்ன சொன்னார்? ஆணவ பண்டிதரிடம் நீ கேட்டதின் ஞானமிக்கவர். எல்லா கலைகளிலும் வல்லவரான குருஜி அவரிடம் கடவுளின் ஊழியர்கள் என்றார். நாம எப்படி வளர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் மீண்டும் எங்களுடன் செசல் செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் யங்கள் சொந்த விருப்பம்படி தேர்ந்தெடுக்கும் இந்த சீக்கியரிடம் சண்டையிடுவது பற்றி சிந்தியுங்கள். போகலாம். கிராமதில் இருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள். அவர் உங்களுக்கு பதில், அளித்து உங்களை புரிய வைப்பார். குருஜி சாஹீபின் கண்களை பார்த்து என்ன சொன்னார்? பண்டிட் லால் சொன்ன அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சியாநசை என்ற மரவில் கொண்ட மனிதரை அழைத்து வந்தார். குருஜி